அஹ் தண்ணி மாசு அடஞ்சுகிட்டே இருகுதுனே சொல்லலாம்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

cinema காரரு, புது மண்டபத்து மனிதரு, அவசரமா car ல வந்து இறங்கி, எங்க ஆசிரியர்கிட்ட இந்த செய்திய பிரிசவிக்கும்படி சொல்லி கொடுத்திட்டு போயிருக்காங்க.

விடம் கொடுத்தார் பாண்டியன். அதை அவன் ஒவ்வொரு வரியாக படித்துப் பார்த்தான். பூரணியின் தாமரை பூ சின்னத்து சுவரொட்டிகளை ஒட்டியதற்கு வந்த ஆட்கள் ஏற்க்கனவே ஒட்டப்பட்டிருந்த தங்களுடைய கைது சின்னத்து சுவரொட்டிகளை மறைத்தும், கிழித்தும் வம்பு செய்ததாகவும், அப்படி செய்ததை கண்டிக்க வந்த தன் ஆட்களை அடித்தும், உதைத்தும், காயப்படுத்தியதாகவும் அறிக்கையில் சொல்லி இருந்தார் புது மண்டபத்து மனிதர், மேலும் செல்லூர் திருவலைப் படையார் கோவில் தெருவில் உள்ள தன்னுடைய stock house ஐ பூரணியின் ஆட்கள் வன்முறை செயல்களால் பூட்டை உடைத்து திறந்து போட்டியின் வளையும் பிற பொருள்களையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டதாகவும் அந்த செய்தியில் அவர் விவரித்திருந்தார். வன்முறை செயல்களை செய்திகர்களின் பெயர்களாக அவர் கொடுத்திருந்த பட்டியலில் வேண்டுமென்ற வேரியானந்தத்தின் பெயர் பெரிது படுத்தப்பட்டது. stock house கொள்ளையிடப்பட்டதர்க்கு முதல் நாள் காலை, அரவிந்தன் மர்மக்காரர் estate க்கு வந்து தன்னை சந்தித்து, கண்ணாபின்னால் என்று பேசி பயம்புடிதியதாகவும்

இந்த செய்திய இப்படியே நீங்க வெளியட போறிங்களா பாண்டியன்? என்ன கேட்ட நான் என்னப்பா பதில் சொல்ல முடியும் நேத்திக்குதான் தேர்தல் பணிய காரணமா இளைஞர் கடத்தப்பட்டாறுனு எழுதிகுடுத்த செய்திய நான் வெளியிட்டே